ஒரு பேஷன் வந்து எம்டியா வெச்சிருக்காங்க. அங்க ஒர்த்தர் வந்து ஃபோன பாத்துட்ருக்காரு பேக மாட்டினு.

வந்து ப்ளூ கலரு அ ஷர்ட் போட்ருக்காரு.

இங்கயு ஒரு பொண்ணு நடந்து போறாங்க அவங்க ரெட் கலரு சாரி கட்டிருக்காங்க ரெட் அண்டு ஒயிட் சாரி கட்டிருக்காங்க.

அவர் வந்து மேல கார வெச்சுட்டு அ கீழ வந்து வீல்ல ஏதோ ரிப்பேர் பண்ணிட்ருக்காரு.

இது வந்து மெக்கானிக்கல் ரிப்பேர் ரிப்பேர் பே அப்டினு சொல்லி போட்ருக்காங்க.

ஒருத்தரு வந்து உள்ள இருந்து வெளிய வந்துட்ருக்காரு அவரு ஒயிட் கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டுருக்காரே.

கொஞ்ச பேர் நின்னுட்ருக்காங்க கொஞ்ச பேர் ஒக்காந்துட்ருக்காங்க.

இங்க என்ன போட்ருக்குனா பிளானட்ஸ் ஃபார் சேல் ன்னு போட்ருக்கு அங்க வந்து வெளிய ஒரு கேட் மாரி வெச்சுருக்காங்க.

மேல அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு அ ஒயிட்டு ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி இருக்கு அது வந்து ஒரு மரத்துக்கு கீழ இருக்கு.

ஒரு கோவிலு அந்த கோவில்ல வந்து மேல விநாயகர் செல இருக்கு.

கோவினா கேட் வந்து அ ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க கேட்டு வந்து மூடி இருக்கு.

ஒரு புக் சென்டர் மாறி இருக்கு.

இதுல வந்து ம் அ செ செடி பாட்டு செடி பாட்டுலா விக்கிறாங்க.

அ அது மேல வந்து பந்தல் போட்ருக்காங்க கொம்பெல்லாம் நட்டு பந்தல் போட்--

இது வந்து ஒரு பழைய மண்டபம் மாரி இருக்கு.

விநாயகர் செல வெச்சுருக்காங்க. அது வந்து கோல்ட் கலர்ல இருக்கு.

இந்த சிட்டிங் சேர் இருக்கு அ சிட்டிங் சேர் வந்து ரெண்டு சிட்டிங் சேர் இருக்கு.